என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு முன்னாடி நிறைய டூவீலர்ஸ் பார்க் பண்ணிருக்காங்க.

கேட்டுக்கு வெளியே நிறைய பேர் நின்னுக்கிட்டுருக்காங்க.

இந்த ரெசார்டோட பார்க்கிங் ஏரியால ஒரு பிளாக் கலர் ஆம்னி கார் பார்க் பண்ணிருக்காங்க.

இந்த ரெசாட்ட சுத்தி கொஞ்ச பில்டிங்ஸ் இருக்கு.

சைட்ல ஒரு வால்ல கொஞ்சம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாட்டிருக்காங்க.

இந்த பார்க்க சுத்தி கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்கு.

இது ஒரு பில்டிங் என்ட்ரன்ஸ்ல அதோட நேம் போர்டுல மென்ஷன் பண்ணிருக்காங்க.

இந்த பிரிட்ஜ்ல கொஞ்ச பேர் டூ வீலர்ஸ் எடுத்துட்டு போய்ட்ருக்காங்க.

இத சுத்தி நெறய மரம்ங்க இருக்கு.

பில்லிங்காக கவுன்டர்ல லாப்டாப் எல்லாமே டேபிள் மேல வச்சிருக்காங்க.

இது ஒரு டேம் இதுல கொஞ்சொ தண்ணி இருக்கு.

இந்த இடத்தை சுத்தி நெறைய மரங்க இருக்கு.

இங்க ஒரு பில்டிங் இருக்கு அதுக்கு பக்கத்துல அதோட கார்டன் ஏரியா இருக்கு.

இந்த பில்டிங்க சுத்தி நெறைய மரம்ங்க இருக்கு.

அதுக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கு.

இந்த எடம் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கு.

கார்ஸ் எல்லாமே நெறையா கேப் விட்டு விட்டு பார்க் பண்ணிருக்காங்க.

மேல பார்க்கிங் ஏரியால நெறைய டூ வீலர்ஸ் பார்க் பண்ணிருக்காங்க.

இந்த ஏரிய சுத்தி நறைய மரங்களும் செடிங்களும் இருக்கு.

இந்த ஷாப்போட என்ட்ரன்ஸ்ல பலூன்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் எல்லா வெச்சு டெக்ரேட் பண்ணிருக்காங்க.

இந்த ஷாப்ப சுத்தி நெரைய வீடுங்கருக்கு.

இந்த பில்டிங்க்கு பக்கத்தில ஒரு பெரிய டீ எஸ்டேட்ருக்கு .

அந்த என்ட்ரன்ஸ் வால்ல ரெண்டு டைகரோட ஸ்டேச்யூ வச்சிருக்காங்க.

பென்டு மேல ஒரு வாட்ச் ஒரு ரிமோட் இருக்கு.

இது ஒரு அப்பார்ட்மெண்ட் இதுல மொத்தம் மூணு ஃப்ளோர் இருக்கு.

இத சுத்தி நெறைய டீ எஸ்டேட் இருக்கு.

இங்க இருக்குற பிளேஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் நடந்துட்ருக்கு.

இங்க ஒரு ட்ரெயின் டிராக் இருக்கு அதுல ஒரு ட்ரெயின் நின்னிட்ருக்கு.

இந்த டேம்க்கு பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்ருக்காரு.